ஜிகெம்பெய்ண்ட் ல் அம்சங்கள் மற்றும் கலர் Schemeகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது ஜிகெம்டேபுள் எலிமெண்டல் விண்டோ மற்றும் கலர் schemeகள்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
ஜிகெம்பெய்ண்ட் பதிப்பு 01210
மற்றும் ஜிகெம்டேபுள் பதிப்பு 01210
இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு தனிமங்களின் ஆவர்த்தண அட்டவணை மற்றும் ஜிகெம்பெய்ண்ட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான ஜிகெம்பெய்ண்ட் டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இப்போது ஜிகெம்டேபுள் அப்ளிகேஷன் பற்றி கற்போம்
ஜிகெம்டேபுள் ஐ ஜிகெம்பெய்ண்ட் ன் ஒரு பயன்பாட்டு மென்பொருளாக சினாப்டிக் பேக்கேஜ் மேனஜர் ஐ பயன்படுத்தி நிறுவலாம் ஜிகெம்டேபுள் என்பது வேதியியல் தனிமங்களின் தனிமவரிசை அட்டவணை அப்ளிகேஷன் ஆகும்
இது தனிமங்கள் பற்றிய அறிவியல் பூர்வ தகவல்களை தருகிறது
இது வெவ்வேறு கலர் ஸ்கீம் களில் தனிமவரிசை அட்டவணையை காட்டுகிறது
ஜிகெம்டேபுள் ஐ திறக்க டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க
தோன்றும் சியர்ச் பார் ல் டைப் செய்க ஜிசெம்டபிள்
பீரியாடிக் டேபிள் ஒஃப் தே எலிமென்ட்ஸ் ஐகான் மீது க்ளிக் செய்க
பீரியாடிக் டேபிள் ஒஃப் தே எலிமென்ட்ஸ் விண்டோ திறக்கிறது
மற்ற விண்டோ சார்ந்த அப்ளிகேஷன்களை போலவே ஜிசெம்டபிள் விண்டோ மெனுபர் ஐ கொண்டுள்ளது
ஜிசெம்டபிள் உடன் நீங்கள் வேலைசெய்ய தேவையான அனைத்து கட்டளைகளையும் மெனுபர் கொண்டுள்ளது
இது ஒரு தனிமங்களின் அட்டவணை இங்கே தனிம பட்டன்களை காணலாம்
தனிமத்தின் பெயரைப் பெற அந்த தனிமத்தின் மீது கர்சரை வைக்கவும்
பட்டன்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் அந்த தனிமங்களின் வழக்கமான நிறங்கள் ஆகும்
இந்த அட்டவணை தனிமவரிசை அட்டவணையின் பிரதி ஆகும்
இப்போது எலிமெண்டல் விண்டோ பற்றி கற்போம்
அதை காட்ட தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தனிமத்தின் மீது க்ளிக் செய்க
கார்பன் மீது க்ளிக் செய்கிறேன் கார்பனின் எலிமெண்டல் விண்டோ திறக்கிறது
எலிமெண்டல் விண்டோ நான்கு பக்கவாட்டு tabகளை கொண்டுள்ளது மெயின் எலக்ட்ரானிக் புராப்பர்ட்டீஸ் ரேடி தெர்மோடைனமிக்ஸ் ஒவ்வொரு tab பற்றியும் விளக்குகிறேன் முன்னிருப்பாக மெயின் tab தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
இது தனிமத்தின் குறியீடு அட்டோமிக் நம்பர் அட்டோமிக் வெய்த் மற்றும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகியவற்றை கொண்டுள்ளது
இது லாங் மற்றும் நேம் என தலைப்புகளைக்கொண்ட ஒரு அட்டவணையைக் கொண்டுள்ளது இந்த அட்டவணை கார்பனின் பெயரை வெவ்வேறு மொழிகளில் காட்டுகிறது
அடுத்து எலக்ட்ரானிக் புராப்பர்ட்டீஸ் tab மீது க்ளிக் செய்க இந்த tab காட்டும் தகவல்களாவன பாலிங் electro நெகட்டிவிட்டி மதிப்பு
அயனைசேஷன் எனர்ஜீஸ் ம்ஜ் பெர் மோல் ல் முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது அயனைசேஷன் எனர்ஜீஸ்
கேஜே பெர் மோல் ல் எலக்ட்ரானிக் அஃபினிட்டீஸ்
வலப்பக்கத்தில் அதற்கான ஷோவ் கர்வ் பட்டன்கள் காணப்படுகின்றன
வரைப்படத்தைக் காண ஷோவ் கர்வ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இது எலக்ட்ரானிகேட்டிவிட்டி க்கு எதிரான அட்டோமிக் நம்பர் ன் வரைப்படமாகும்
இந்த வரைப்படத்தை மூடுகிறேன் ரேடி tab மீது க்ளிக் செய்க இந்த tab காட்டுவது கோவலென்ட் வான் டெர் வால்ஸ் மற்றும் மெட்டாலிக் ரேடி மதிப்புகள் அனைத்தும் பிஎம் ல்
பிஎம் என்பது பிக்கோ metre 10 ன் அடுக்கு மைனஸ் 12 மீட்டர்கள்
கார்பன் ஒரு அலோகம் என்பதால் இதற்கு மெட்டாலிக் ரேடியஸ் மதிப்பு இல்லை
கார்பன் விண்டோவை மூடுகிறேன்
பீரியாடிக் டேபிள் ஒஃப் தே எலிமென்ட்ஸ் விண்டோவுக்கு வருவோம்
சோடியம் பட்டன் மீது க்ளிக் செய்வோம்
ரேடி tab மீது க்ளிக் செய்க
மெட்டாலிக் ரேடி மதிப்பு இங்கே காட்டப்படுகிறது
அயோனிக் ரேடி ன் அட்டவணையை ரேடி tab காட்டுகிறது
இந்த அட்டவணை கொண்டுள்ள columnகள் அயோன் cந் மற்றும் வால்யூ அட்டவணையில் கீழே வருவோம்
இந்த அட்டவணை கொண்டுள்ள தகவல்களாவன சோடியத்தின் வெவ்வேறு அயனி நிலைகள்
அதன் கோஆர்டினேஷன் நம்பர் மற்றும் பிஎம் ல் அயோனிக் ரேடி மதிப்பு
க்ரோமியம் மாங்கனீஸ் இரும்பு கோபால்ட் நிக்கல் மற்றும் காப்பர் போன்ற தனிமங்கள் பெரிய சேர்மங்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை
இரும்பு பட்டன் மீது க்ளிக் செய்க இதன் எலிமெண்டல் விண்டோ திறக்கிறது ரேடி tab மீது க்ளிக் செய்க
அயோனிக் ரேடி அட்டவணை ஸ்பின் என்ற ஒரு கூடுதல் கோலம்ன் ஐ கொண்டுள்ளது ஸ்பின் கோலம்ன் இரும்பின் காம்ப்ளெக்ஸ் பார்மேஷன் பற்றிய கருத்தைத் தருகிறது
இங்கே ஹிக் என்பது தனித்த எலக்ட்ரான்கள் உள்ள ஸ்பின் பிரீ காம்ப்ளெக்ஸ்
லோவ் என்பது ஜோடி சேர்ந்துள்ள எலக்ட்ரான்கள் உள்ள ஸ்பின் பேர்ட் காம்ப்ளெக்ஸ்
இரும்பின் எலிமெண்டல் விண்டோவை மூடுகிறேன்
காம்ப்ளெக்ஸ் பார்மேஷன் குறித்த மேலும் தகவல்கள் இந்த இணைப்பில் கிடைக்கும் httpenwikipediaorgwikiSpin states d electrons
கார்பனின் எலிமெண்டல் விண்டோ மீது மீண்டும் க்ளிக் செய்க
தெர்மோடைனமிக்ஸ் tab மீது க்ளிக் செய்க இந்த tab கார்பனின் மெல்ட்டிங் பாயிண்ட் உருகுநிலை மற்றும் பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை ஐ காட்டுகிறது
ஷோவ் கர்வ் பட்டனை நீங்களே ஆராய்ந்தறிக
கார்பன் எலிமெண்டல் விண்டோவை மூடுகிறேன்
இப்போது கலர் ஸ்கீம் களுக்கு செல்வோம்
வியூ மேனு க்கு சென்று கலர் ஸ்கீம்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
கலர் ஸ்கீம் களின் ஒரு பட்டியலுடன் ஒரு துணை மேனு திறக்கிறது
நோ கலர்ஸ் மீது க்ளிக் செய்க
தனிம பட்டன்கள் சாம்பல் நிறமாக மாறுகின்றன
கலர் ஸ்கீம்ஸ் ல் க்ளிக் செய்து பிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
தனிம பட்டன்களை நீல நிறத்தில் கொண்ட ஒரு புதிய தனிம வரிசை அட்டவணை திறக்கிறது
ஆனால் கருப்பில் உள்ள சிலவற்றை தவிர
மேலே பூஜ்ஜியத்தை குறைந்தபட்ச மதிப்பாக கொண்ட Temperature என்ற ஒரு ஸ்கேல் ஸ்லைடரைக் காணலாம்
கீழே திடம் நீலம் திரவம் பச்சை மற்றும் வாயு சிவப்பு என்ற நிறங்களைக் காணலாம்
பூஜ்ஜிய டிக்ரி கெல்வின் ல் அனைத்து தனிமங்களும் திட நிலையில் உள்ளன
எனவே அவை நீல நிறத்தில் உள்ளன
வெப்பத்தை அதிகரிக்க அந்த ஸ்லைடரை சற்று இழுப்போம்
தனிமங்கள் அவற்றின் இயற்பியல் நிலையில் இருந்து மாறுகின்றன என்பதை கவனிக்க
பச்சைதிரவம் மற்றும் சிவப்புவாயு நிறங்களால் நீல நிறம் மாற்றப்படுகிறது
6010 டிக்ரி கெல்வின் ல் அனைத்து தனிமங்களும் வாயு நிலைக்கு மாறுகின்றன
அனைத்து பட்டன்களும் சிவப்பு நிறத்தில் மாறுகின்றன
சில தனிமங்கள் கருப்பு பின்புலத்தில் காட்டப்படுகின்றன
இந்த வெப்பநிலையில் அவற்றின் நிலை தெரியவில்லை
அடுத்து பாமிலி ஐ தேர்ந்தெடுப்போம்
செலக்டட் பாமிலி கீழிறங்கு பட்டன் தெரிகிறது
கீழிறங்கு பட்டியல் பல்வேறு பாமிலி களை அவற்றுக்கான நிறங்களுடன் கொண்டுள்ளது
முன்னிருப்பாக ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
தனிமங்களின் ஒவ்வொரு பாமிலி உம் ஒரு குறிப்பிட்ட பாமிலி நிறத்தில் தோன்றுகின்றன
கீழிறங்கு பட்டியலை க்ளிக் செய்து மெட்டலாய்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
உலோகப்போலிகள் பச்சை பின்புல நிறத்தில் தோன்றுகின்றன
மற்ற அனைத்து தனிமங்களும் கருப்பு பின்புலத்தில் தோன்றுகின்றன
கலர் ஸ்கீம் க்கு திரும்ப சென்று எலக்ட்ரானிகேட்டிவிட்டி கலர் ஸ்கீம் ஐ தேர்ந்தெடுக்கவும்
சிவப்பு நிறத்தில் உள்ள தனிமங்கள் குறைந்தபட்ச மின்னெதிர்தன்மை மதிப்புகளை கொண்டுள்ளன
நீல நிறத்தில் உள்ள தனிமங்கள் அதிகபட்ச மின்னெதிர்தன்மை மதிப்புகளை கொண்டுள்ளன
இது சிவப்பு முதல் நீல நிறம் வரையான படிப்படியான மாற்றம் ஆகும்
இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தனிமங்கள் இடைப்பட்ட மின்னெதிர்தன்மை மதிப்புகளை கொண்டுள்ளன
இந்த தரவுத்தளத்தில் தகவல் ஏதும் இல்லையெனில் அந்த தனிமம் கருப்பு பின்புலத்தைக் கொண்டிருக்கும்
ப்ளாக் ஐ தேர்ந்தெடுப்போம்
ஒவ்வொரு தொகுதி தனிமங்களும் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி நிறத்தில் தோன்றுகின்றன
ஸ் தொகுதி - நீலம் ப் தொகுதி - சிவப்பு கலந்த பழுப்பு ட் தொகுதி - பச்சை மற்றும் ப் தொகுதி - ஊதா
நாம் கற்றதை சுருங்க காண்போம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது எலிமெண்டல் விண்டோக்கள் பற்றிய விவரங்கள்
1பிசிக்கல் ஸ்டேட் 2பாமிலி 3எலக்ட்ரானிகேட்டிவிட்டி மற்றும் 4ப்ளாக் ஆகியவற்றின் கலர் Schemeகள் பயிற்சியாக ஆராய்க கோபால்ட் நிக்கல் காப்பர் மற்றும் பலவற்றின் எலிமெண்டல் விண்டோக்கள்
வெவ்வேறு பாமிலி கலர் schemeகள் அட்டோமிக் ரேடியஸ் கலர் ஸ்கீம்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்